லிப்ரியாஃபிஸ் பேஸ் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இந்த டுடோரியலில் கற்பது டிசைன் வியூ வில் குரி ஐ உருவாக்குதல்
குரி டிசைன் விண்டோ வில் டேபிள் கள் சேர்த்தல்
பீல்ட் களை தேர்வு செய்தல் அலியாசஸ் அமைத்தல் பீல்ட் களை வரிசைப்படுத்துதல் மற்றும் குரி க்கு சியர்ச் கிரைட்டீரியா அமைத்தல்
நமக்கு அறிமுகமான லைப்ரரி டேட்டாபேஸ் உதாரணத்தை பார்க்கலாம்
நம் லைப்ரரி டேட்டாபேஸ் இல் புத்தகங்கள் மற்றும் உறுப்பினர்கள் குறித்த தகவல்களை வைத்திருக்கிறோம்
மேலும் உறுப்பினர்களுக்கு தந்த புத்தகங்களை தொடர ஒரு டேபிள் உள்ளது
இப்போது உறுப்பினர்களுக்கு தந்த எல்லா புத்தகங்களையும் பட்டியலிட ஒரு குரி ஐ உருவாக்குவோம்
வேறு வகையில் சொல்ல உறுப்பினர்களுக்கு தந்த புத்தகங்களின் வரலாற்றை எழுதுவோம்
லைப்ரரி டேட்டாபேஸ் ஐ திறப்போம்
இடது பேனல் லில் குரீஸ் இக்கான் இல் சொடுக்கலாம்
வலது பேனல் லில் கிரியேட் குரி இன் டிசைன் வியூ மீது சொடுக்கலாம்
குரி டிசைன் விண்டோ எனும் ஒரு புதிய விண்டோ வை காணலாம்
மேலே ஆட் டேபிள் ஒர் குரி என்னும் ஒரு பாப் அப் விண்டோவை காண்கிறோம்
இங்குதான் குரி க்கு டேட்டா சோர்ஸ் ஐ காட்டுவோம்
உறுப்பினர்களுக்கு தந்த புத்தகங்களின் ஹிஸ்டரி ஐ உருவாக்க நமக்கு மூன்று tableகளும் தேவை
இதை லிஸ்ட் இல் புக்ஸ் டேபிள் இல் சொடுக்கி வலது போப்பப் விண்டோ வில் ஆட் பட்டன் மீது சொடுக்கி செய்யலாம்
அதே போல் புக்சிஷ்யூட் டேபிள் மற்றும் மெம்பர்ஸ் டேபிள் க்கும் செய்வோம்
ல்ட்பாசெக்ட் குரி டிசைன் விண்டோ க்கு பின் பீல்ட் இல் இந்த மூன்று டேபிள்ஸ் களும் தோன்றுவதை காணலாம்
போப்பப் விண்டோ வை மூடுவோம்
இது குரி டிசைன் விண்டோ வை முன்னே கொண்டு வருகிறது
மூன்று டேபிள்ஸ் களூம் விண்டோ வின் மேல் பாதியில் உள்ளன
இங்கே டேபிள் களுக்கிடையில் கொஞ்சம் இடம் நுழைக்கலாம்
வலது கோடியில் மெம்பர்ஸ் டேபிள் ஐ சொடுக்கி இழுத்து விடலாம்
புக்சிஷ்யூட் டேபிள் ஐ மையத்துக்கு சொடுக்கி இழுத்து விடலாம்
இப்போது இந்த tableகளை இணைக்கும் கோடுகள்
இவை முன்னே நிறுவிய தொடர்புகள்
தொடர்பின் விவரத்தை காண கோட்டின் மீது இரட்டை சொடுக்கு சொடுக்கலாம்
இப்போதைக்கு குரி டிசைன் விண்டோ வின் கீழ் பாதியை பார்க்கலாம்
பல வரிகள் cellகள் உள்ளன
குரி ஐ டிசைன் செய்யும் போது இவற்றை பூர்த்தி செய்யலாம்
பீல்ட் கோலம்ன் ஐ சோதிப்போம்
இவை விடையில் காண குறிப்பிட வேண்டிய fieldகள்
இதற்கு முதலில் விண்டோ வின் மேல் பாதியில் புக்ஸ் டேபிள் இல் டைட்டில் பீல்ட் ஐ சொடுக்குவோம்
அடுத்து மெம்பர்ஸ் டேபிள் இல் நேம் பீல்ட்
பின்னர் புக்சிஷ்யூட் டேபிள் இல் இஷ்யூ டேட் பீல்ட்
அடுத்து ரிட்டர்ன் டேட் ஆக்சுவல் ரிட்டர்ன் டேட் கடைசியாக செக்ட் இன் பீல்ட்
விண்டோ வின் கீழ் பாதியில் முதல் ரோவ் வில் உள்ள fieldகளை பாருங்கள்
மூன்றாம் ரோவ் வில் பொருத்தமான டேபிள் பெயர்களையும்
அடுத்து இரண்டாம் ரோவ் வில் உள்ள அலியாஸ் ஐ காணலாம்
இங்குதான் தேர்ந்தெடுத்த பீல்ட் களுக்கு விவரமான பெயர்களை கொடுக்கலாம்
படத்தில் காண்பது போல அலியாசே களை டைப் செய்யலாம்ltpausegt அலியாசே களை முடித்துவிட்டோம்
அடுத்து சோர்ட் ரோவ் ஐ காணலாம்
விடையை அடுக்க வேண்டிய வரிசையை இங்கே குறிப்பிடலாம்
கொடுக்கப்பட்ட புத்தகங்களின் ஹிஸ்டரி வேண்டுமென்பதால் அதை நேர ஒழுங்கில் அமைப்போம்
அதாவது இஷ்யூ டேட் வாரியாக அசெண்டிங் ஆர்டர் இல் அமைப்போம்
இதற்கு சோர்ட் ரோவ் வில் ஒரு காலி செல் லை இஷ்யூடேட் பீல்ட் கீழ் சொடுக்குவோம்
மேலும் அசெண்டிங் மீதும் சொடுக்குவோம்
அடுத்த ரோவ் வுக்கு போகலாம்
விசிபிள் இங்கு தேர்ந்தெடுத்த பீல்ட் கள் காணப்படுமா என செக் அல்லது un செக் செய்து அமைக்கலாம்
டிஃபால்ட் ஆக எல்லாம் செக்ட்
அடுத்து பங்ஷன் ரோவ் வுக்கு போகலாம்
இது காம்ப்ளெக்ஸ் queryகளை உருவாக்க பயன்படுகிறது
இப்போதைக்கு விட்டுவிடுவோம்
கிரைட்டீரியன் ரோவ் வுக்கு போகலாம்
இங்கேதான் விடையை சிம்பிள் அல்லது காம்ப்ளெக்ஸ் கிரைட்டீரியா செட் க்கு அமைக்கலாம்
உதாரணமாக memberகள் எடுத்துப்போய் திருப்பாத புத்தகங்களை மட்டும் குரி செய்யலாம்
அதாவது இன்னும் செக்ட் இன் ஆகாதவை
ஆகவே செக்கடின் பீல்ட் கீழ் ஒரு காலி செல் ஐ இந்த ரோவ் வில் சொடுக்குவோம்
ஈக்வல்ஸ் செரோ என டைப் செய்வோம்
அவ்வளவுதான்
இப்போது குரி ஐ ஓடவிடுவோம்
கீபோர்ட் ஷார்ட்கட் ப்5 ஐ அழுத்தலாம் அல்லது விண்டோ மேலே எடிட் மேனு வில் சொடுக்கி கீழே வரும் ரன் குரி இல் சொடுக்கலாம்
விண்டோ வின் மேல் பாதியில் வரும் dataவை காண முடிகிறதா
இவைதான் நம் குரி க்கான விடைகள்
இஷ்யூ டேட் வாரியாக அடுக்கிய மெம்பர் களுக்கு தந்த புத்தகங்களின் சரித்திரத்தை பார்க்கிறோம்
இந்த புத்தகங்கள் எதுவுமே இன்னும் திருப்பப்படவில்லை என்பதை கவனிக்க
இப்போது கீழே குரி டிசைன் ஏரியா வுக்குப்போய் விரும்பியபடி மாற்றலாம்
உதாரணமாக செக்ட் இன் கிரைட்டீரியன் ஐ நீக்கிவிடலாம்
ல்ட்பாசெக்ட் இப்போது ப்5 ஐ மீண்டும் அழுத்தி குரி ஐ ஓட்டலாம்
இம்முறை இன்னும் பெரிய டேட்டா பட்டியல் திருப்பப்படுகிறது
அடுத்து இந்த குரி ஐ சேமிக்க கன்ட்ரோல் ஸ் ஐ அழுத்தலாம்
சின்ன போப்பப் விண்டோ திறக்கிறது
நம் குரி க்கு இங்கு விவரமான பெயரை கொடுக்கலாம்
ஹிஸ்டரி ஒஃப் புக்ஸ் இஷ்யூட் டோ மெம்பர்ஸ் என டைப் செய்யலாம்
ஒக் சொடுக்கி பின் விண்டோ ஐ மூடலாம்
மெயின் பேஸ் விண்டோ வில் குரி பெயரை இரட்டை சொடுக்கு சொடுக்கி இதை திறக்க முடியும்
இப்படியாக வெற்றிகரமாக குரி ஐ டிசைன் வியூ ஐ பயன்படுத்தி உருவாக்கிவிட்டோம்
இப்போது பயிற்சி மெம்பர் நிஷா ஷர்மா வுக்கு தந்த புத்தகங்களின் லிஸ்ட் ஒன்றை தயார் செய்யவும்
இது இஷ்யூ டேட் வாரியாக நேரப்படி அடுக்கப்பட வேண்டும்
இத்துடன் லிப்ரியாஃபிஸ் Baseஇல் கிரியேட்டிங் குரீஸ் இன் டிசைன் வியூ மீதான இந்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் முடிகிறது
கற்றவை டிசைன் வியூ வில் ஒரு குரி உருவாக்குதல்
குரி டிசைன் விண்டோ வில் டேபிள்ஸ் சேர்த்தல் பீல்ட்ஸ் ஐ தேர்ந்தெடுத்தல் அலியாசஸ் அமைத்தல் சோர்ட்டிங் ஆர்டர் அமைத்தல் குரி க்கு சியர்ச் கிரைட்டீரியா அமைத்தல்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
இது httpspoken tutorialorg ஆல் ஒருங்கிணைக்கப்படுகிறது
மேற்கொண்டு விவரங்கள் இந்த இணைப்பில் கிடைக்கும்
தமிழாக்கம் கடலூர் திவா நன்றி